கெட் வேரியபிள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
கெட் வேரியபிள் மிகவும் பயனுள்ள வகை
கிளிக் செய்யும் பட்டன்ஸ் உள்ள பார்ம் களை கொண்ட டைனாமிக் வெப்சைட் பலவற்றுக்கும் இது பயனாகும்
இது யூசர் காணக்கூடியது
உங்கள் பக்கத்திலும் பார்த்து இருக்கலாம்
இதை கிளிக் செய்வோம்
இந்த குயஸ்ஷன் மார்க் போல ஒன்றை பார்த்து இருக்கலாம்
உதாரணமாய் நேம் ஈக்வல்ஸ் டோ அலெக்ஸ்
இது போன்ற ஒன்று உங்கள் அட்ரெஸ் பார் இல் கண்டிருக்கலாம்
இதையும் பார்திருக்கலாம் ஆண்ட் உதாரணமாக யூர் நேம் ஈக்வல்ஸ் டோ கைல் இதுவே கெட் வேரியபிள்
இது என்ன செய்கிறது எனில் ஒரு எச்டிஎம்எல் பார்ம் இலிருந்து கொடுத்த டேட்டா வை பெறுகிறது
அதை நாம் பயன்படுத்தும் ஸ்டோரேஜ் இல் வைக்கிறது
அது உங்கள் அட்ரெஸ் பார்
கெட் வேரியபிள் க்கு லிமிடேஷன் கள் உண்டு
அது 100 கேரக்டர்ஸ் நீளம் மட்டுமே இருக்கலாம்
அது யூசர் க்கு தெரியும்
ஆகவே இதை பாஸ்வேர்ட் க்கு பயன்படுத்த முடியாது
இப்போது இதை பயன்படுத்த மற்ற பிஎச்பி வேரியபிள் கள் போல டிக்ளேர் செய்ய வேண்டாம்
எச்சோ பின் டாலர் சிக்ன் அண்டர்ஸ்கோர் ஒரு கெட்
ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இல் வேரியபிள் இன் பெயரை எழுத வேண்டும் மை நேம் நான் எச்சோ ஆட் செய்ய அடிப்படையானவை இவ்வளவே அதாவது பார்ம் இல் உள்ளவைஇன்னும் பார்ம் இல்லையாயினும் அதை மிமிக் செய்யலாம்
கேள்விக்குறியை இடுகிறேன்பின் மை நேம் இஸ் ஈக்வல்ஸ் டோ அலெக்ஸ் என்கிறேன்
பின் enter ஐ அழுத்த டேட்டா காட்டப்படுகிறது
இதே போல
கைல் அல்லது மற்ற பெயர் அல்லது வேரியபிள் ஐ எழுதலாம்
நம்பர்ஸ் லெட்டர்ஸ் அல்லது ஸ்ட்ரிங்ஸ்
ஒரு பார்ம் ஐ கெட் மெத்தோட் மூலம் எப்படி சப்மிட் செய்வதென பார்க்கலாம்
அடிப்படையில் இதற்கு ஒரு எச்டிஎம்எல் பேஜ் ஐ உருவாக்கலாம்
அதில் ஒரு பார்ம் அதன் ஆக்ஷன்
இன்னும் எச்டிஎம்எல் கற்காவிடில் இதை துவக்குமுன் கற்பது நல்லது
ஆக்ஷன் எங்கிருக்கும்
நாம் வேலை செய்யும் அதே பக்கத்தில்
இந்த மெத்தோட்
கெட் போன்றது
ஏனென்றால் அதுவே நாம் பயன்படுத்துவது
கடைசியாக பார்ம் ஐ இப்படி முடிக்கலாம்
நமக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வேண்டும்
அதன் பெயர் மிக முக்கியம்
நானிடும் பெயர் மை நேம் இந்த வேரியபிள் தான் தெரியப்போகிறது
நமக்கு சப்மிட் பஸ்ஸர் உம் தேவை
இன்புட் இல் சப்மிட் என டைப் செய்க
எளிய வால்யூ ஒன்று இடுக கிளிக் ஹெரே
ரிஃப்ரெஷ் இதோ
அலெக்ஸ் என இங்கே டைப் செய்து கிளிக் ஹெரே ஐ அழுத்தஇங்கே மாறிவிட்டது
அது இங்கே மை நேம் ஐ தருகிறது
மேலும் பாக்ஸ் இல் டைப் செய்ததை தருகிறது
பிஎச்பி இல் நான் செய்ய நினைப்பது இந்த வால்யூ ஐ எச்சோ ஆட் செய்வது
இந்த எச்டிஎம்எல் ன் கீழ் நான் கோட் செய்கிறேன்
பிஎச்பி டாக்ஸ் இன் நடுவிலும் எச்சோ பங்ஷன் ஆகவும் இல்லாதவரை பிஎச்பி ஐயும் எச்டிஎம்எல் ஐயும் ஒரே பக்கத்தில் இன்கார்ப்பரேட் செய்யலாம்
இப்போது சொல்வது நேம் இஸ் எக்குவல் டோ டாலர் சிக்ன் அண்டர்ஸ்கோர் கெட்
மை நேம் இல் இது ஒத்துப்போவதை கவனிக்க வேண்டும்
இல்லையானால் ஒன்றும் கிடைக்காது
பின் சொல்லலாம்
எச்சோ பின் யூர் அல்லது ஜஸ்ட் ஹெல்லோ பின் நேம்
இதை நீக்கி மீண்டும் ஆரம்பிக்கலாம்
ஹெல்லோ ஏற்கெனெவே கிடைத்துவிட்டது
ஐஎஃப் பயன்படுத்தி டைப் செய்கிறேன்
அலெக்ஸ் அதைத்தான் கிளிக் செய்தேன்
இப்படித்தான் அலெக்ஸ் வருகிறது
இப்போது ஒரு பிரச்சினை
இங்கே ஹெல்லோ பின் பிளாங்க் ஒரு புல் ஸ்டாப் உடன்
இதை நீக்க வேண்டும்
சொல்ல வேண்டியது ஐஎஃப் நேம் ஏனெனில் ஒரு லைன் ஏற்கெனெவே உள்ளது
கர்லி பிராக்கெட்ஸ் தேவையில்லை
பெயர் இருக்கிறது
ஆகவே சரி
இங்கே நேம் க்கு வால்யூ அனுப்பாவிட்டால் ஆட்டோமேட்டிக் ஆக பால்சே என கொள்ளும்
ஆகவே இதை எக்ஸிக்யூட் செய்யாது
ரிஃப்ரெஷ்
போய்விட்டது
நம் வால்யூ ஐ கொடுத்து இங்கே கிளிக் செய்ய
ஒரு வால்யூ உள்ளது என கண்டுபிடித்தது
இங்கே எச்சோ ஆட் ஆகிறது
அவ்வளவுதான் கெட் வேரியபிள்
அடுத்த டியூட்டோரியல் இல் போஸ்ட் வேரியபிள் அதன் பயன்கள் பற்றி அறிவோம்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி